ம்

ம், இப்பதான், நிறைய பட்டுப் பாவாடைக்குதானே போடுறாங்க? ஆமா. சின்ன பிள்ளைகளுக்கு, பட்டுப் பாவாடை, எப்படியும், ஒரு ரெண்டு, மூணு ஆச்சு, தேச்சு போட்டு பார்த்திடணும்

அட்டை பூவெல்லாம் வச்சிருந்தீங்க, பார்த்தேன் நான் அந்த photo வ.

அந்த வீட்ல கூப்பிட்டு எடுத்தீங்களா photo வ?

கிளி பச்சை colour ல ம். நல்லா dark colour ல எடுத்து, contrast ல சாப்பிட்டு, அதெல்லாம் தேச்சு, இப்போ ஒரு photo shoot பண்ணிருங்க. நல்லா இருக்கும்

முடியெல்லாம் நல்லா இருக்குதே, பொண்ணுக்கு ஆமா, அவளுக்கு அடர்த்தியான முடி. போட்டு, அலங்காரம் பண்ணி எடுக்கலாம் ம். அதெல்லாம் like பண்ணுவாளா உங்க பொண்ணு அதெல்லாம், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி, அதெல்லாம், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பரவாயில்லை. ம், பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பையன் வந்துட்டு, விளையாண்டுட்டு இருக்கான். ம். Game விளையாண்டுட்டு இருக்கான் ரொம்ப நேரம் விளையாட விடாம, இப்போ, கொஞ்ச நேரத்திலே, அவங்ககிட்டே இருந்து, அதை வாங்கி வச்சிட்டு, வெளியே போய், விளையாட விடணும் ம். ஆமா. அப்புறம், வெளியிலேயும் விளையாடணும், இல்லையா?

விளையாடுறதுக்கு விடறோமா நம்ம? ஐயோ, யாருக்கு என்ன காய்ச்சல் இருக்குதோ, சளி இருக்குதோ, அப்படி பயப்படுற சூழ்நிலையில, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எங்கயும் அக்கம்பக்கம் விடுறதுக்கும், பயமாவும் இருக்கு, safety காகவும், பார்க்கவும் பயமா இருக்கு. இந்த கொரோனா இந்த ரெண்டு வருஷத்துல வந்தது இல்லை, மனுஷங்க எல்லாம் ஆடிப்போய் கிடக்கிறாங்க

வேற வழியே இல்லை. பரவுச்சே, எப்படி பரவுச்சே? என் control ஏ இல்லை பண்ண முடியலை. நிறைய ஒரு பயங்கரமான காலம் என்னால, மறக்கவே முடியாது. ஏன் கேட்கறீங்கப்பா? எந்த காய்கறிக்கு, வாங்கிட்டு வந்தாலும், கழுவி எடுத்துட்டு போய், உள்ள வைக்கணும். எத தொட்டாலும், பயம். யாருகிட்ட பேசினாலும் பயம். கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு வந்தாலே, மேல கீழே பார்க்க ஆரம்பிச்சு பேசிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு

அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா, இப்படித்தான் ஆயிருச்சு உலகம் full ஆ இருந்ததுனால, மனுஷங்களும் ஏத்துக்கிட்டாங்க அதையே. சுத்தத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ

கையில, அந்த sanitizer போட்டுக்கறதுன்னா, இந்த, இந்த கொரோனா வந்ததுல என்னன்னா, தேவையில்லாம நம்ம வந்துட்டு, ஆ, ஆர்ப்பாட்டம் பண்ணி, speaker வச்சு, எதாவது ஒரு சின்ன, meeting ஆ இருந்தாலும், function ஆ இருந்தாலும், இது ஆர்ப்பாட்டம் பண்ணி,

மக்களுக்கெல்லாம் தொந்தரவுப்பா, இருக்கிற மாதிரி இருந்தது எல்லாம் கம்மியாச்சு

ரொம்ப கூட்டம் கூப்பிட வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சு கம்மி ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம். இப்போ பின்னியும்

அதாவது, அதோட அதோட வாழ ஆரம்பிச்சுட்டாங்க.

எவ்வளவு பயந்தாங்களோ, அவ்வளவு பயம் இல்லாம, இப்போ சுத்தறாங்க. Mask ஏ இப்போ, யாரும் போடறதில்லை ஆனாலும், இன்னும் இருக்குதுங்கறாங்க.இப்ப இடையில, குழந்தைகளுக்கு எவ்வளவு, அது குழந்தைகளைவா, attack பண்ண ஆரம்பிச்சுருது?

Web series

Web series இருக்கா ஏத்துனது? ஏத்துனது இருக்கு.

என்ன ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும் ஒரு episode

என் போன் வேற battery இதா ஆயிருச்சுடா charge லையே வச்சு பாக்குறமாதிரி இருக்கு.

நான் ஒரு மணி series ஆஹ் பாத்துட்டியா?

அதுல ஒரு எட்டு episode என்னமோ நான் பாத்துட்டேன்.

அதுக்கப்பறம் தான் பாக்கலாம்தான் இது வேற repair ஆயிருச்சு.

வேற எந்த phone லையும் பாக்கமுடியாது.வேற எந்த phone னும் இல்ல.

எட்டு episode எதுவரைக்கும் வந்துருக்க?

ஆஹ் professor ஓட மூஞ்சி வரஞ்சுட்டு இருப்பான்ல.

அதுக்கப்பறம் தான் interesting ஆ இருக்கும் சொல்லிட்டு இது பன்னிட்டு இருந்தா net டும் இல்ல என்கிட்ட

அதுக்கப்பறம் கத சொல்றியா எனக்கு time போகமாடிக்கிது.

அதுல டோக்கியோ இவங்க எல்லாம் சிக்குவாங்கல்ல அதெல்லாம் வந்துருச்சா

ஆஹ் first அந்த இவன் யார் அவன்

ஆஹ் ரியோ அவனோட இதெல்லாம் கண்டு பிடிச்சுருவாங்கனு நினைக்கிறன்.

படுத்துருப்பான்ல துப்பாக்கில இருந்து head மாதிரி

ஆஹ் பெர்லின்னோட professor போய் car clean பண்ணும்போது button ன போட்ருவான்.

அவனையும் கண்டுபுடிச்சுருவா.

ஆமா எல்லாருமே சிக்கிருவாங்க கண்டுபிடிச்சுருவாங்க

வரஞ்சுட்டு professor வந்துட்டு ஏதோ சொல்லுவான்.

வாக்கி டாக்கில அப்ப வந்துட்டு எதோ பயந்துட்டு அவன் அழுச்சுருவான்

ஆஹ் இவனுக்கு வந்து விசையம் தெரிஞ்சுரும் என்னென்ன பண்ராங்கனு உள்ள

நான் ஒரு அஞ்சு பேரு இந்த விக்ரம் படத்துல எப்படி black squared னு சொல்லிட்டு இருந்தாங்க

அந்தமாதிரி ஒரு அஞ்சு பேரு கெத்தா இருப்பானுங்க

அவனுங்க ஏதோ சிம்னி அந்த வழியா வந்து roof வழியா வருவானுக வாரானுங்க ஆனா mask மாதிருவாங்கள ஆஹ் mask மாதிருவானுங்க ஆமா

அப்பறம் பாம் அது, இதுனு வெடிச்சு,

நிறையா பேத்துக்கு இதாயிரும்.அப்பறம் ஒஸ்லோவ்கு கால்ல அடிபட்டரும்.

ஆமா அவனுக்கு அப்பறம்

அவனுக்கு கால்ல அடிபட்டு எடுத்துவரதுக்கு பாடுபடுவானுங்க

ஆஹ் அவனுக்கு heart ல operation பண்ணிருப்பாங்க.

அதுக்கப்பறம் இன்னொருத்திய இவன் கொண்டுட்டமாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான்.ஒரு locker ல பூட்டிவச்சிருப்பாங்க.

அதுமாதிரி சாகுறது எல்லாம் பாக்கல

வந்து இன்னொரு ஆள் அப்பா இருப்பாருல மாஸ்க்கோவ்

ஆஹ் அவன் இருக்கான் சுற்றுவாங்க, இறந்துருவான்

அதான் மிலிட்டரிகாரென் ஆஹ் சரியா கேக்கமாட்டிக்கிது அந்த மிலிட்டரிகாரெனுங்க தான் சுட்டுருவாங்க.

ஆஹ் ஆமா பாம் எல்லாம் போட்டு சண்ட நடந்துட்டு இருக்கும்

அவனுங்க ஆஹ் இவனுங்களயெல்லாம் கூப்பிட சொல்லுவாங்க டாக்டர்ர உள்ள கூப்பிட்டுவருவானுங்க.

உள்ள கூப்டு வந்துட்டு மஸ்கொவ்வ பாக்குறாங்க காப்பாத்த முடியாதுனு நினைக்கிறன் மஸ்கொவ்வ

இவனுங்க உள்ள இருக்குற இந்த அஞ்சு பேர் ஒன்னும் பண்ணமாட்டானுங்களா மஸ்கொவ்வ சுட்டதுகாப்பரம்